அவங்க ரெண்டு பேருக்கும் உட்காரத்துக்காண்டி ஒரு பெரிய ஷேர் போட்டு வச்சிருக்காங்க.

ஆ பெரிய பெரிய பாறைகள் எல்லா கெடக்குது.

இது ஒரு பெரிய ஏரோபிளைனு அதவந்து நிப்பாட்டி விட்ருக்காங்க.

இங்க நிறைய படிக்கிறதுக்கான கதைகள் எல்லாம் உள்ள புக்ஸ் ஷாப் .

அ நெறைய புக்ஸ் எல்லாமெ வச்சிருக்காங்க பெரிய பெரிய புக்ஸ்சு இருக்கு சின்ன சின்ன புக்ஸ்களு இருக்குது.

ஆ புக்ஸோட சேந்து அவங்களும் ஒக்காந்து செல்பி எடுத்து இருக்காங்க.

ஒரு ரெண்டு பேருக்கு ஷேவ் பண்ணிட்ருக்காங்க.

இது வந்து இந்த மாதிலா செடிகள வாங்கி வீட்லெ வளக்கலா.

இது ஒரு ஹார்ட்வேர் கட.

ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அ நைட்டுக்கு வேண்டி போடுறதுக்கு வச்சிருக்காங்க.

இவர் அந்த கார்ல என்னதோ ஒரு மெக்கானிக் ப்ராப்ளம் இருக்கற்த வந்து செக் பண்ணி பாத்துட்ருக்காரு.

கிறிஸ்மஸ் டைம் ஆனதனால ஸ்டார் போட்டு விட்டிருக்காங்க அதுல சீரியல் லைட்டும் போட்டுவிட்ருக்காங்க.

இன்னும் சிஸ்டம் எதும் வைக்கல புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.

பெரிய பெரிய தலைவர்களோட போட்டோஸ் எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க வாள்ல .

பிரண்ட்ல வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க.

நறைய தென்னை மரங்கள் எல்லா இருக்குது.